sawarma இப்படின்னு சாப்பிடுறாங்க. ஆனா, அங்க உள்ளவங்க, இங்கெல்லாம் வந்து, அறுபது வயசுலயே, இந்த bones strength எல்லாத்தையும் இழந்துகிட்டு இருக்காங்க. ஆனா, எங்க ஊர்ல எல்லாம், தொண்ணூறு வயசு பாட்டி கூட, நல்லா ரொம்ப லா புளி மூட்டைல super ஆ, தூக்கிட்டு போகுது. ஏன்னு கேட்டா, கம்மங்கூழ் குடிக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம், கூழ் குடிப்பாங்க, sister அந்த மாதிரி எல்லாம், food அதெல்லாம் நல்லா இருக்கும். ஆனா, எங்க ஊரை சுத்தி, சுத்தி பாத்தீங்கன்னா, இந்த நெல் வயல்தான். ஆ, எப்ப பாத்தாலும், சுளுசுலுன்னு வர்ற காத்து, அப்புறம், அங்க, அந்த கம்பு, சோளம் எல்லாம் போடுவாங்க. அந்த கம்பு, வாசனை, அதெல்லாம், நல்லா இருக்கும் என்ன sister பண்ண முடியும்? ஒரே ஊர்ல இருக்க முடியாது இல்லை? ஆனால், நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் திருநெல்வேலிதானே என்னால திருநெல்வேலியை விட்டுக் கொடுக்க முடியாதுல்ல. என்னோட அப்பாவோட சொந்த ஊர் தான் அது. அப்ப நம்மளும் சொந்த ஊரு அதுதான்னு சொல்லணும். நான் அங்க படிப்புக்காண்டி போனேன் sister அப்புறம் அம்மா ஃபேமிலியோட இங்க, இங்க வந்துட்டாங்க, அப்படிங்கும்போது, அங்க நானும், அப்பாவும் மட்டும் இருந்தோம் அப்ப எல்லாரும் இங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி, என்னைய படிப்புல, அவங்க பாதியிலேயே நிப்பாட்டி, என்னைய இங்க இழுத்துட்டு

நீங்க கூட நூல் சொல்லலாம் கட்டுனீங்கன்னா, அழகா இருப்பீங்க. அப்படிங்கும்போது, நீங்க இங்க வந்தீங்கன்னாலே, உங்களுக்கு ஒரு தனி மதிப்பா இருக்கும். உங்களை எல்லாம் அழகா, பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. சாமி, சாமின்னு கூப்பிடுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த ஊர்ல அப்புறம் சின்ன பொண்ணுங்க எல்லாருமே, அழகா பேசுவாங்க. அந்த, வாங்குங்க, போங்கங்க, அப்படி பேசுறது, அதுவே அழகா போயிருக்கனும் sister அப்படி இல்ல sister அந்த ஊர்ல இருந்துட்டு, நான் இந்த ஊருக்கு வரும்போது, ஒரு சின்ன பொண்ணு வந்துட்டு, ஏமா போமா அப்படினுச்சி அப்ப நா எங்க அப்பாக்கிட்ட அப்பா என்ன பா இது அம்மா இந்த ஊர்ல இப்படிதாம்மா, அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது, நம்ம எந்த ஊருக்கு போறோமோ, அந்த ஊருக்கு தகுந்தாப்ல, நம்ம மாறிக்க வேண்டியதுதான். நம்மளுக்கு வேற வழி இல்லை அப்படிங்கும்போது, நான் இந்த ஊரையும் விட்டுத்தர முடியாது. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே, இந்த ஊரு. நான் ஆலங்குளம், அங்கதான் நான் பிறந்தேன், அப்படிங்கும்போது, நான் இந்த ஊரையும் விட்டுத் தர முடியாது. என் native ன்னா, கோயம்புத்தூர்ன்னு சொல்லிக்கலாம் அப்படிங்கும்போது, எல்லாமே நல்லாதான் இருக்கும். அந்தந்த ஊர் பாஷையிலதானே, அவங்கவங்க பேசுவாங்க. வேற என்ன special ன்னு கேட்டீங்கன்னா, அங்க எல்லாருமே, எல்லாம் ஒண்ணுகூடி, இது பண்ணுவாங்க. இப்போ, நம்ம ஊர்ல வந்து, பொங்கல் வைக்கிறாங்கன்னு வையுங்களேன், நீங்க வந்து, அ, correct time எப்ப எந்திரிச்சு, நீங்க இது பண்ணுவீங்க ஆமாம், sister இங்க வந்து எப்படின்னா, பொங்கலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி, அவங்க வீட்டுல எல்லாருமே, இந்த சுண்ணாம்பு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சுண்ணாம்பு அடிச்சு முடிச்சுட்டு, எப்பவுமே அவங்க வீட்டுல, கோலம் தவறாம இருக்கும். கோலம், அந்த மஞ்சள் பொடியை வச்சு, மொழுகி, அதெல்லாம் வச்சு, கோலம் போடுவாங்க. கோலம் போட்டுட்டு, அவங்க வீட்டுல சுத்தி, மா இலை தோரணை வச்சு கட்டி, அப்ப பொங்கலுக்கு ஒரு night, நாளைக்கு விடியற்காலையில பொங்கல்ன்னா, இன்னைக்கு night ஏ கோலம் போட ஆரம்பிச்சுடுவாங்க. ஒரு, ஒரு மணி போல கோலம் போட ஆரம்பிச்சிடுவாங்க. வீடு மொத்தம் full ஆ கோலம் போட்டு, அது பார்க்கவே அழகா இருக்கும். தெருவே அவ்வளவு அழகா இருக்கும் அப்ப நீங்க சொன்ன மாதிரி, நீங்க ஆறு மணிக்கு தான், பொங்கல் வைக்க ஆரம்பிச்சீங்க. ஆனா, அவங்க அஞ்சு மணிக்கே ஆரம்பிச்சு, ஆறரைக்கு இறக்கி, அந்த சூரியன் உதிக்கும் போது, அந்த சூரியனுக்கு படைச்சு, சாமி கும்பிட்டுருவாங்க. அப்படிங்கும்போது, நான் இங்க வந்து வைக்கும்போது, நான் அந்த ஊர் பழக்கத்துல, நான் எந்திரிச்சுட்டேன் எங்க அம்மா கிட்ட கேக்கும் போது, இங்க எல்லாம் இப்படித்தான்ம்மா வைப்பாங்க. ஆனா, நான் நிறைய வீட்டுக்குள்ள போய், எங்க அத்தை வீட்டில எல்லாம் போய் பார்க்கும் போது, gas அடுப்புல வைக்கிறாங்க.

ஆனா, அங்க உம் அங்க இருக்கிற கலாச்சாரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ம், கண்டிப்பா sister. அங்க வந்து, ஒரு theatre இருக்கு. நான், அந்த ஊருக்கு போயி, first first அந்த theatre க்கு, movie பாக்க போனேன்னா, கணிதன். அந்த படத்துக்குதான், நான் போனேன் அதுக்கப்புறம், அங்க theatre ன்னா, ரொம்ப எல்லாம் சொல்ல முடியாது. ஒரு சில இடத்துல, ஒரு இரண்டு, இரண்டு, ஒரு, ஒரு main ஆன இடம்ன்னா, அங்க ஒரு theatre தான் இருக்கும். அதுலயும் houseful ஆயிரும். அப்புறம், நம்ம அடுத்த வாரம்தான், போக முடியும்.

அப்படிங்கும்போது, school cut அடிச்சிட்டு, உடுமலைப்பேட்டையில, அங்க ஒரு theatre இருக்கு. அங்கதான் நான் படிச்சேன். GVTwomen's college ல படிச்சேன். அப்படிங்கும்போது, அங்க இருக்கும்போது, பாதியில, half day ல நெஞ்சு வலிக்குது, வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம்தான் படத்துக்கு போயிட்டு, correct time வீட்டுக்கு போவோம். அதுவும் jolly ஆ இருக்கும். இப்ப வேற என்ன special ன்னா, அங்க வந்து, முக்கியமா எடுத்துக்கிட்டாங்கன்னா, திருக்கார்த்திகை. திருக்கார்த்திகையை பொறுத்த அளவு, இங்க வந்து, கொழுக்கட்டை வச்சு, சுண்டல் வச்சு, சாமி கும்பிடுவாங்க. ஆனா, அங்க அப்படி கிடையாது. அம்மன் கோயில்ல வந்து, அ, ஒரு, ஆ, எப்படின்னா, வெள்ளி, செவ்வாய்ன்னா, ஒரு குடும்பத்தில இருந்து, ஒரு தட்டு நிறைய, அம்மனுக்கு பட்டு, எல்லாமே எடுத்து குடுப்பாங்க. அப்போ, ஒவ்வொரு திருக்கார்த்திகை வரும்போது, ஒரு தட்டு நிறைய பழம், அதெல்லாம் வச்சு, அம்மனுக்கு பட்டு வச்சு, அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அபிஷேகம் பண்ணி, எச்சி படாம, கொழுக்கட்டை செஞ்சு, அதை நூல்ல கோர்த்து, அந்த அம்மனுக்கு போட்டு, வளையல்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் அங்க போனால், கன்னி பெண்கள் எல்லாம் கும்மி அடிப்பாங்க. அது அழகா இருக்கும். ஆங், அப்புறம் எல்லாரும் சேர்ந்து, இந்த விநாயகர் சதுர்த்தி வரும்போது, விநாயகரை நல்லா வச்சு, அதுக்கு கொழுக்கட்டை படைச்சு, சுண்டலை வச்சு, எல்லாருமே எல்லாம் ஒரே ஊர்தான் சண்டை சண்டை போட மாட்டோம். அப்படி எல்லாம், கோயில்ல நல்லா கூடிப்போயி இருந்து, அப்படி இருப்போம். அது jolly ஆ இருக்கும். அப்ப எல்லாரும் சேர்ந்து, தேர் இழுப்போம். அதுவும் நல்லா, jolly ஆ இருக்கும் கண்டிப்பா sister அங்க இருந்த enjoyment இங்க எனக்கு கொஞ்சம் கம்மிதான்னு சொல்லலாம். ஏன்னா, அங்க வந்து, நாங்க leave sunday saturday leave ன்னாலே, எங்களோட time spend பண்றது வந்து, தோப்பு, வாய்க்கால், இந்த மாதிரி இடம்தான் இருக்கும். நாங்க போவோம், நல்லா தோப்புல நல்லா குளிப்போம், அப்படிங்கும்போது, அந்த pump set ல குளிப்போம், அப்படிங்கும்போது, அது அழகா இருக்கும். ஏன், கோயில்னா, இங்க வந்து, நான் எங்க போயிருக்கேன்னா, maximum மலைக்கோயிலைத் தவிர, வேற எந்த கோயிலுக்கும், நான் சத்தியமா போனது கிடையாது. ஏன்னா, நான் எவ்வளவோ try பண்ணியிருக்கேன். இந்த பக்கத்துல உள்ள, நெல்லையப்பர் கோயிலுக்காச்சும் கூட்டிட்டு போங்கன்னேன். எடுத்தவுடனே மழை கோவிலுக்கு போகும். மழை கோவில் எத்தன வாட்டி sister பாக்க முடியும்? ஆனா, அங்கன்னா சொல்லுங்க. ஒவ்வொரு நேரமும் dam க்கு போவோம். அமராவதி dam க்கு போவோம். அதுவும் நல்லா இருக்கும். ஒவ்வொருயோட ஒவ்வொரு நேரம் ஊட்டிக்கு போயிடுவோம். அங்க நல்லா இருக்கும். இன்னொரு நேரம் என்னன்னா, ஊட்டியில வந்து black thunder இருக்கும் அங்க போவோம். அப்படிங்கும்போது, அங்க வந்து நிறைய, ஆங், பார்த்த இடத்தையே, return பார்க்க முடியாது, அப்படின்னு சொல்லி, மாத்தி, மாத்தி கூட்டிட்டு போவாங்க. ஆனால், இங்க எத்தனை வாட்டி பார்த்தாலும், இந்த மழை கோயிலை தவிர, வேற எங்கயும் கடைசி வரைக்கும் கூட்டிட்டு போக மாட்டேங்குறாங்க அது ரொம்ப கஷ்டம் தான். அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த வயசுலேயே tour போய் பழகிட்டீங்கன்னா, அப்புறம் எப்ப போறது? இன்னொன்னு உனக்கு நாலு எங்க இருக்கு? அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க, அப்படிங்கும்போது, யாராவது friends தெரிஞ்சவங்க வீட்டுல request பண்ணாங்கன்னா, கண்டிப்பா விடுவாங்க தனியா அப்படிங்கிற போது விடமாட்டாங்க. நம்ம கூட யாராவது friends அந்த மாதிரி வந்தாங்கன்னா, tour க்கு கண்டிப்பா விடுவாங்க. நாங்க அந்த மாதிரிதான், நாங்க family tour போம்போதும், கோயம்புத்தூர்ல எல்லாம், family ஆ எங்க வேணாலும் போலாம். ஆனா friends கூட சேர விட மாட்டாங்க, அப்படிங்கும்போது, எனக்கு இப்ப வரைக்கும், ஒரு friends சும் கிடையாது கண்டிப்பா sister எனக்கு friends ன்னு சொல்லிக்கிட்டாலே, ஒரு ஒருத்தங்கதான் இருப்பாங்க. அதுவும் எனக்கு friend close friend ன்னா, இந்த ஊர்ல வந்துதான், என்னோட friends நாங்க, ஆங், கோயம்புத்தூரை பொறுத்த அளவு, ஏன்னா எனக்கு யென் ஊருக்கும், நான் படிக்கிற school க்கும், ஒரு இருபது கிலோமீட்டர் bus ல ஏறிதான் போகனும். அப்படிங்கும்போது, நான் உடுமலைப்பேட்டையில இங்கிட்டு வரும்போது, நான் எங்கிட்டு போனாலும், யாருக்குமே தெரியாது. அப்படிங்கும்போது, இந்த முகத்துல சால் எல்லாம் கட்டிட்டுதான், படம் பார்க்க போவோம். அப்பறம் அப்படி இருந்தும், schoolCCTVcamera ல மாட்டிக்கிடுவோம் அப்புறம் உடனே parents அ கூட்டிட்டு வந்து, parents கிட்ட சொல்லி, வீட்ல போய் அடி நொறுக்கி தள்ளிருவாங்க. அப்புறம் அந்த பிரச்சனையில, ஒரு வாரம் school க்கு விடமாட்டாங்க. சரின்னு சொல்லி, அந்த கையில, கால விழுந்து, மறுவாரம் school க்கு எல்லாரும் போவோம். என்னமோ, அது jolly யா இருந்துச்சு. Friends ன்னா, எனக்கு ஒரே ஒருத்திதான், friends ஆ இருந்தாங்க வேற யாரும் எனக்கு friends எல்லாம் கிடையாது sister நான் போனது எல்லாமே family tour தான். கண்டிப்பா sister family இங்க office ல tour ன்னு, நீங்க சொல்லிதான், எனக்கே கேள்விப்படுறேன். அப்படிங்கும்போது, தெரியலே. வீட்டுல try பண்ணி பார்ப்போம். விட்டாங்கன்னா, எனக்கு luck ம், நான் நிறையவாட்டி, நான் சொன்னேன்ல, நான் பிறந்து வளர்ந்தது, இந்த ஊருதாங்கும்போது, கன்னியாகுமரி வந்து, அடிக்கடி போயிருக்கேன். அங்க உள்ள, எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். ம், கன்னியாகுமரி, திருவள்ளுவர் சிலை, அங்க போயிருக்கேன். அப்புறம், அந்த beach க்குள்ள, boating போவாங்க. அங்க போயிருக்கேன் அப்புறம், அந்த விவேகானந்தர் பாறை, காந்தி மண்டபம், தொட்டி பாலம், இந்த beach அது எல்லா இடத்துக்கும் போயிருக்கு, sister

எதாவது கேட்டோம்னா, இங்க எதாவது கேட்டோம்ன்னா, இல்லல்ல, போல அப்படிம்பாங்க. ஆனா, அங்க வந்து, இல்லைங் போங், அப்படி, அந்த மாதிரி பேசுவாங்க, அப்படிங்கும்போது, அது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனா, இங்க வந்து, friends சோட, இது பேசும்போது, இது கொஞ்சம் better ஆதான்

அங்க சாப்பாட்டுல special னா சம்பா ரவ. ஹம் அந்த சம்பா ரவை தான் அங்க நிறைய special அப்புறம் அந்த கானப்பயிறு சொல்லுவாங்க. கானப்பயிறு வந்து அங்க ரொம்ப special அப்புறம் எங்க ஊர்ல வந்து, இன்னொரு festival னா, ரொம்ப special ஆன இது, நா திருவிழா அண்ணா, அந்த ஆடிப்பெருக்கும்பாங்கல்ல, அந்த திருவிழாதான். இங்க வந்து, ஆடிப்பெருக்குக்கு வந்து, நான் நிறைய பார்த்தது வந்து, சுமங்கலி பெண்களுக்கு, இந்த தாலி, பிரிச்சு கொடுக்குறதுதான், நான் பார்த்திருக்க ஆனா, எங்க ஊர்ல வந்து, எப்படின்னா, ஆடிப்பெருக்குக்கு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி, கன்னி பெண்கள் எல்லாம், வீட்டுல, எந்தெந்த வயசு புள்ளைங்க இருக்காங்களோ, அவங்க கிட்ட, பனை ஓலை, இவ்வளவுதான், கொடுத்திருவாங்க.

ஆடிப்பெருக்கு அன்னைக்கு, அங்கே வாய்க்கால்ல வந்து, என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம மனசுல, ஏதாவது நினைச்சுட்டு, அந்த விளக்கு ஏத்தணும். விளக்கேத்தி, அந்த அந்த படகு மாதிரி இருக்குல்ல, அதை center ல வச்சு, ஆத்தில விட சொல்லுவாங்க. அந்த மாதிரி விடும்போது, அந்த special அங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது, அந்த இதுதான். அப்புறம் வேற என்ன special னா, அங்க ஒரு திருவிழா வரும் அங்க ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கு. அந்த திருவிழா அப்போ எல்லாம் அங்க உள்ள கோயம்புத்தூர் மாவட்டம், எல்லா school க்குமே அங்க leave விட்டுருவாங்க. school college ஆ இருக்கட்டும், எல்லாத்துக்குமே leave விட்டுருவாங்க. ஏன்னா, அது பெரிய இது. ஏன்னா, அங்க வந்து, ஐநூறு அடிக்கு மேலயே இருக்கும், அப்புறம் வருவாங்க.

என்னைய கேட்டீங்கன்னா, sister எனக்கு இங்கதான் freedom ஆ இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, அங்க வந்து, எதுக்கெடுத்தாலும் permission கேட்கணும். இங்க அப்படி கிடையாது. ஏன்னா, நான் அங்க இருந்தும், நான் town க்கு ஏறி கோயம்புத்தூர்தான் போகனும். உடுமலைப்பேட்டையில இருந்து, கோயம்புத்தூர் போகணும். நான் என்ன purchase பண்ணனால்? ஆனா, இங்க அப்படி கிடையாதுல்ல? நம்ம வந்து, walkable distance தா போனோம்னா, purchase பண்ணிட்டு, நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ, அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். என்னைய என்னைய கேட்டீங்கன்னா, எனக்கு இங்கதான், freedom ஆ இருக்குன்னு, நானே சொல்லுவேன்.

ஒரு பொண்ணு வந்து, ஒரு mature ஆயிட்டு, ஒரு age attend பண்ணிட்டாலே, அங்க பாதி half saree தான், sister அப்படிங்கும்போது, அங்க saree, அந்த மாதிரி, இதெல்லாம் நல்லா இருக்கும். அப்போ, அந்த நூல் saree ம்பாங்க அந்த தறி போட்டு நெய்வாங்க. அது நல்லா இருக்கும். வேற வந்து, பெண்கள் எல்லாருமே, அந்த saree தான். நான் நிறைய பேரு, இந்த சுடிதார் கூட, அவ்வளவா நான் போட்டு பார்த்ததில்ல. நிறைய பெண்கள் வந்து, அந்த saree கட்டி, அவ்வளவு அழகா இருப்பாங்க கல்யாணம் முடிஞ்சவங்கள வந்து, பாக்கவே, கண்ணு வைக்கிற அளவுக்கு, அங்க இருப்பாங்க. ஏன்னா, அந்த, அந்த நூல்ல, தாலி கோர்த்துருப்பாங்க. அது, ரொம்ப, ரொம்ப அழகா இருக்கும். அவங்க, நூல் சேலை எல்லாம், கட்டியிருப்பாங்க. அப்புறம், அந்த பாட்டிமார்கள்லாம், பின்னாடி, அந்த நூல் சேலையவே, பின்னாடி, கொசுவை வச்சு, கட்டியிருப்பாங்க ரொம்ப, ரொம்ப அழகா இருக்கும். அந்த கொசுவை வித்த சேலைக்கும், ஒவ்வொருத்தவங்க, அந்த வெத்தல போட்டிருப்பாங்க. அவங்க வெத்தல போட்டதுக்கு, அந்த saree க்கு, அவங்க பேசுற அந்த language க்கு எல்லாம், பாக்கவே அவ்வளவு அழகா இருக்கும். sister r கண்டிப்பா sister கண்டிப்பா உங்களுக்கு நாங்க dress எடுத்திட்டு வர்றேன். ஆனா, இவ்வளவு பழகிட்டு, நீங்க amount ன்னு பேசிட்டீங்களே, அதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது sister என்னோட செலவிலேயே, உங்களுக்கு நான் saree, கண்டிப்பா எடுத்து தர்றேன். கண்டிப்பா எடுத்து தர்றேன். sister r கண்டிப்பா sister, நீங்க இப்ப நீங்க okay சொன்னீங்கன்னா, கண்டிப்பா நான் கூட்டிட்டு போறேன். அங்க இன்னும் நிறைய இடம் இருக்குது sister falls இருக்கு, black thunder இருக்கு, ஊட்டி இருக்கு, பக்கத்துல கொடைக்கானல் இருக்கு, வேற, உம் அந்த அமராவதி dam ஒண்ணு சொன்னல, அமராவதி dam க்கு உள்ளேயே போனீங்கன்னா, நீங்க நல்லா excite ஆய்வீங்க. ஏன்னா, போன entrance லயே, அ, முதலை பண்ணைன்னு ஒரு ஊர், ஒரு இடம் இருக்கும். அப்புறம் அப்புறம் அந்தவளர்ப்பு, பாம்பு வளர்ப்பாங்க, மீனு, அப்படிங்கும்போது, அங்க, இன்னும் கொஞ்சம், நிறைய இருக்கு. உங்களுக்கு பார்க்க, பார்க்க, என்னைய, என்கிட்ட கேட்பீங்க. அடுத்து, எங்க போலாம்? அடுத்து, எங்க போலாம்ன்னு, கேட்பீங்க. ஏன்னா, அவ்வளவு இருக்கு. ஊட்டியிலயே, black thunder ன்னு, ஒரு இடம் இருக்கு அங்க போனீங்கன்னா, நம்மளுக்கு வந்து, காலையில, நம்ம token மட்டுமே, ஆயிரம் ரூபாய் குடுத்தா போதும் sister அப்புறம், அங்க food எல்லாமே, நம்மளுக்கு free தான். நம்ம, evening வரைக்கும், என்ன வேணாலும், அங்க, இது பண்ணிக்கலாம். swimming இருக்கு, எல்லாமே இருக்கு. பக்கத்துல, பழனிக்கு போனீங்கன்னா, பழனியில வந்து, உங்களுக்கு, நடக்க, மலை மேல ஏறி ஏற எரிச்சலா இருக்கு எனக்கு கால் வலிக்குதுன்னு சொன்னீங்கன்னா, பக்கத்துல rope rope ன்னா, பார்த்திருப்பீங்க, நீங்க rope அ, movie ல், செய்தியில எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த இது அந்த இது நல்லா இருக்கும். அப்புறம் train மலை மேல train, அது எல்லாமே அழகா இருக்கும் sister கண்டிப்பா sister. எல்லாமே உங்களுக்கு special தான். நீங்க இங்க வந்தீங்கன்னாலே வைங்களேன். நீங்க சரி, இந்த ஒரு ஊரை விட்டுட்டாங்க, நீங்க அங்க வந்தீங்க, அப்படின்னு கேட்கிற அளவுக்கு, இங்க எல்லாமே ஜாலியா இருக்கும். ஆங், நீங்க ஒரு வாட்டி வாங்க, நான் கண்டிப்பா உங்களை கூட்டிட்டு போறேன் கண்டிப்பா, sister. எனக்கு, ஒருவேளை இல்லைன்னா, எப்பவும் வெட்டியாதான் இருப்பேன். office வந்தா மட்டும்தான், நான் அதனால, நீங்க எப்படியோ, அப்ப கண்டிப்பா போலாம் sister கண்டிப்பா, உங்களை நான் கூட்டிட்டு போறேன். நான் சொன்ன இடத்துக்கெல்லாம், கூட்டிட்டு போறேன். நான் சொன்ன dress, வாங்கி தரேன். உங்க பொண்ணு, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே, நான் dress purchase பண்ணி

பின்னாடி, அந்த அம்மன், என்னைக்குமே, எந்திரிச்சு வர்ற, ஒரு ஆறு இருக்கு அந்த ஆத்தில, நீங்க காலை கழுவிட்டு, அதுல, தலையில தண்ணி தெளிச்சுட்டு, அதுக்கப்புறம்தான், நீங்க கோயிலுக்குள்ள போவீங்க. அந்த அம்மன் படுத்திருக்கறதை பாத்தாலே, உங்களுக்கு அவ்வளவு, அந்த, ஒரு மாரி, மெய் சிலிர்க்கும்பாங்க. அந்த மாரி இருக்கும். அம்மன் படுத்திருக்கும். அம்மனுக்கு, காலுக்கு கீழ, ஒரு அரக்கன் இருக்கும் அம்மன் கையில ஒரு குழந்தையை வச்சுட்டுதான் படுத்திருக்கும். அப்படிங்கும்போது, அழகா இருக்கும். அப்புறம், இன்னும் கொஞ்சம் தள்ளி, அந்த அம்மன் கருவறையை விட்டு வெளியே வந்தீங்கன்னா, ஒரு சின்ன கல் இருக்கும். உங்க மனசுல ஏதாவது ஒரு கோபம், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அங்க என்னன்னா, அந்த கல்லுல எழுதி போட்டு இருப்பாங்க. இந்த மொளகா அரைச்சு பூசுறது, கேள்விப்பட்டிருப்பீங்க அதெல்லாம். அப்புறம் அதெல்லாம் நல்லா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஆசை நிறைவேறணும்னு சொன்னீங்கன்னா, துண்டு சீட்டுல வந்து, துண்டு சீட்டுல எழுதி, அந்த அம்மன் கையில ஒரு கூடை இருக்கும். அந்த கூடையில போட்டீங்கன்னா, அந்த அம்மன் நடத்தி தரும்ன்னு சொல்லுவாங்க வேற என்னன்னா, அங்க வந்து, அந்த கோயில்ல, main ஆ, சுமங்கலி பெண்களுக்கு வந்து, பூ, குங்குமம் எல்லாம், இலவசம் தா. அங்க வந்து, காசே வாங்க மாட்டாங்க. மஞ்சள், குங்குமம், பூ. இங்க உள்ள, entrance ஆகும்போதே, அந்த ஆத்தில, காலை கழுவிட்டு வரும்போதே, உங்களுக்கு, இதை குடுத்துதான், நீங்க, நீங்க கோயிலுக்குள்ள போங்க அப்படின்பாங்க. அப்படிங்கும்போது, அங்க எல்லாமே special ஆ இருக்கும். நீங்க அந்த கோயிலுக்கு போனீங்கனாலும், உங்களுக்கு மனசு relax ஆ இருக்கும். sister கண்டிப்பா, sister நான் கண்டிப்பா, உங்களை அடுத்த one, கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். அந்த கோயில் போனேன்ல, அந்த கோயிலுக்கும் கூட்டிட்டு போறேன் அப்படி அது மட்டும் இல்ல, இன்னும் நீங்க நிறைய இடம் நான் உங்களுக்கு கூட்டிட்டு போறேன். அந்த சிவன் கோயில் சொன்னேன்ல, அந்த கோயில், அங்கெல்லாம் போனீங்கன்னா, அவ்வளவு அழகா இருக்கும் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் sister நீங்க இவ்ளோ ஆசைப்பட்டீங்கன்னா, கூட்டு போகாம இருப்பனா? உங்களை main ஆ கூட்டிட்டு போறதே, இப்ப recent ஆ கட்டுன, அந்த சிவன் கோயிலுக்கு, கண்டிப்பா உங்களை கூட்டிட்டு போறேன். ஏன்னா, அந்த சிவனை பாத்தீங்கன்னாலே, உங்களுக்கு அவ்வளவு இதா இருக்கும். நீங்க, நிறைய இதுல பார்த்திருப்பீங்க. youtube channel அ பார்த்திருப்பீங்க. அந்த சிவன் கோயிலை பத்தி. அந்த சிவனோட அந்த, நெஞ்சுக்கு கீழே வந்து இருக்காது. அதுக்கு மேல வந்து, அந்த சிவன் இருக்கும். அதோட அடியே நூத்தி பன்னெண்டு அடி இருக்கும். அதை வந்து, நம்ம பிரதமர் நரேந்திர மோடிதான், அந்த சிவன் கோவில open பண்ணியே வச்சாரு. மேட்டுப்பாளையம் கோயில், கோயம்புத்தூர்ல இருந்து, பக்கத்துல மேட்டுப்பாளையம்தான். அந்தக் கோயில், நான் உங்களை கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். நீங்க அங்க போயி, அந்த சிவன் முன்னாடி உட்கார்ந்து, நீங்க மனசு திருப்தியா இருக்கிறதுக்குதான், அந்த கோயிலுக்கே போவாங்கன்னு, நான் கேள்விப்பட்டிருக்கேன் sister. ஏன்னா, வீட்டுல எவ்வளவோ tension இருக்கும். நம்மளுக்கு எவ்வளவோ problem இருக்கும். personal ஆ எவ்வளவோ problem இருக்கும் நாங்க அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ணை மூடி உட்கார்ந்தாலே, நம்ம problem எல்லாம் தீரும்ன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு வாட்டிதான் போயிருக்கேன். நான் சின்ன பொண்ணா போறப்ப, எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. இப்பவும் ஒண்ணும் இல்லை. ஆனா, உங்களுக்கு சொல்றேன் sister கண்டிப்பா sister அந்த ஒரு side வந்து, church, தர்கா, ரெண்டுமே கம்மிதான் sister எனக்கு தெரிஞ்சு கேட்டீங்கன்னா, ரெண்டுமே கம்மிதான். ஏன்னா, நான் சொன்ன மாதிரி, அங்க full ஆ கோயில் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கும்.

அங்க வந்து, கோயில் மட்டும்தான், sister அதிகமா இருக்கும் ம், ஆமா sister எங்க ஊரைப் பொறுத்த அளவு, chocolate எல்லாம் இங்க நாங்க வந்து, இந்த snacks item, எங்களுக்கு வந்து, எங்க இருந்துன்னா, பக்கத்துல ஊட்டிங்கிறதுனால, ஊட்டியிலிருந்துதான் sister எங்களுக்கு இதாகும் நீங்க அந்த எங்க ஊர்ல வந்து, snacks item எதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த நெய்வருக்கிம்பாங்க. அது வந்து, ஊட்டில இருந்து தான் இங்க, எடுப்பாங்க. அப்படிங்கும்போது, இங்க அந்த நெய்வருக்கிக்கு வந்து, எங்க ஊர்ல வந்து, special ஆ இருக்கும். அப்ப, chocolate ன்னு எடுத்துட்டீங்கன்னா, ஊட்டியில இருந்துதான், எங்களுக்கு வரும். அப்புறம், தேயிலை தேயிலை அங்க எங்க ஊர் tea க்கு, இங்க குடிக்கிற tea க்கு, எனக்கு ரொம்ப different இருக்கு. ஏன்னா, ஊட்டி தேயிலை வந்து, அது ஒரு விதமான taste ஆ இருக்கும். அதான், எங்க ஊர்ல வாங்குவோம். அப்படிங்கும்போது, அது எல்லாமே நல்லா இருக்கும் sister கண்டிப்பா, உங்களை ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன் கண்டிப்பா sister, ஒரு நாள் உங்களை கூட்டிட்டு போறேன். நான் சொன்ன இடத்துக்குதான் கூட்டிட்டு போறேன். நீங்க கேட்ட மாதிரி, நான் உங்களுக்கு saree யே எடுத்து தர்றேன். okay bye sister நம்ம நாளைக்கு office ல பார்ப்போம், ரொம்ப நேரம் பேசிட்டோம்.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 சும்மாதாண்டி இருக்கேன் நீ என்ன பண்ற நான் இப்பதான்டி அவனுங்களை தூங்க வச்சேன் ஒருத்தன் school க்கு போயிட்டான்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

நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா

friends கிட்ட பேசுனியா அபி இல்லடாம்மா உன்னைத் தவிர யார்கிட்டயுமே பேசுறது இல்லைடி அன்னைக்கு பேசுனேன்னு சொன்னேன் இல்லை இப்ப பக்கமா நினைச்சேன் ஆனா கூப்பிடறது இல்லைடி

அதுதான் last இந்துக்குமே கூப்பிடலை அது அவளா கூப்பிட்டா இவரை பார்த்தேன்னு கூப்பிட்டா அதை இவர் சொல்லியிருக்கார் அதனால பார்த்துட்டு என்னை கூப்பிட்டா information ஏதும் வேணும்னு நான் அவள்ட்டயுமே அதுக்கப்புறம் பேசவே இல்லை நான் உன்ட்டயுமே அப்பப்ப message ஏ எப்பையாவதுதானே call பண்றோம் நம்ம ரெண்டு பேருதான் எனக்கு தெரிஞ்ச touch ல இருக்கோம் நான் யார்கிட்டயுமே பேசறதில்லடாம்மா நீ பேசறியா நீ யார்கிட்டயோ கூப்பிடுவியே இல்லை நானுமே யார்கிட்டேயுமே பேசுறது இல்லை அபி

யாருகிட்டேயுமே பேசறதில்லை, பூரியை கூட call பண்ணிட்டு இருந்தா இப்போ பூரி தெரியவே இல்லை அந்த மாதிரி இருக்கு ஏன் அவ எங்க இருக்கா இப்ப அவ என்னமோ class போயிட்டு இருக்கா அப்படின்னே இப்போ ஏதோ work போனா அபி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி work போனா work போனாலா எனக்கு கடைசி நீ என்ன சொன்னன்னா அவ இது பண்ணிட்டு சண்டை பண்ணிட்டு class க்கு எதோ சண்டை போட்டு வந்தாடா அப்படின்னு

ஹம் finish பண்ற time ல complete ஆ finish பண்ண முடியலை அவளாலேயும்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

return நான் வேலைக்கு போயே அவன் வேலைக்கு போயாவேன்னு சொல்லிட்டு போயிட்டா

அதான் பையன் வந்து school போயிட்டு evening தான் வரான் பாப்பா வந்து எதோ பக்கத்துல school போயிட்டு இங்க அவன் அந்த அரிசி மண்டியிலே கொண்டு வந்து விட்டுறாங்க போல அவங்க அக்காதான் இருக்காங்க போல அவங்க teacher ஆ okay okay ஏய் பரவால்லைடி யாராவது help க்கு இருந்தா நம்ப ஏதாவது பண்ணலாம் கோக்கி யாரு help க்கு இல்லன்னா ஒண்ணும் பண்ண முடியாது ஹம் ஹம் அஹ் தெரியல ரொம்ப நாள் ஆயிருச்சு கவி கிட்ட பேசி யார்கிட்டயுமே பேசுறது இல்ல அபி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 ஆமா அபி அவதான் பயங்கர transformation ஆயிட்டு இருக்கா ஆனா growth லயும் சரி body transmission எல்லாமே transfer அதிகம் அப்படித்தான் ஆனது என்னால நம்பவே முடியலை அவ college ல எப்படி இருப்பா அப்படியே ஒடிச்சா ஒடிச்சி

காத்து கொஞ்சம் அடிச்சா அப்படியே விழுந்திருவா இல்லைன்னா தூக்கிட்டு போயிருவேன்னு சொல்லுவோம் காத்தை ஆனா இப்ப பாத்தீங்கன்னா குண்டாயிட்டா குண்டுங்கிறதை விட growth பாரு life ல

அவ financial ஆவும் ஒரு stage க்கு வந்துட்டா அவ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

identity வந்துருச்சா அந்த identity தானே அந்த identity நம்மளுக்கு இல்ல இல்லன்னு நான் பொலம்பிட்டே இருக்கே கோக்கி daily

எனக்கும் ஒருத்தி சமாதானப்படுத்தராடி இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்ன்னு இல்ல அபி அஹ் அண்ணா ஒருத்தங்க கூட என்ன பண்றாங்களாம் pencil இருக்குல்ல அது வந்து வீட்டுலயே இது பண்ணு paper ல வந்து பண்ணிதர்றாங்க நம்ம வந்து அந்த wooden ல வராம அந்த use இருக்கும்ல அந்த மாதிரி paper newspaper இதெல்லாம்

நம்ம மேல இருக்கிற அந்த wood க்கு பதிலா அவங்க pencil ல அந்த paper அ அபி நம்ம இப்ப pencil normal லா சீவுற மாதிரியே சீவலாம் அது paper ஆவே வரும் வெளியில மேல வரும்போது அந்த மேல வருதுல்ல சுருள் அது okay அது எப்படி எப்படி அதுல நிக்கும் paper வந்து நம்ம எப்படி அப்படி stick பண்ணாலுமே

இது வந்து யாரு பண்றா நித்யா அவங்க நித்யா அவங்க husband ஆ எங்~ எங்க பெரியம்மா பையன் ஒருத்தவங்க பண்றாங்க அதுல வந்து first அந்த pencil க்கு பின்னாடி வந்து seed எல்லாம் வச்சு கொடுத்திட்டு இருந்தாங்க capsule வச்சிட்டு அதுல வந்து seed எதாவது அந்த இந்த seed எல்லாம் இருக்குல்ல vegetable seed உ இல்லை

something seeds எல்லாம் வச்சு கொடுத்திட்டு இருந்தாங்க அது ஏன்னா நம்ம pencil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

இப்ப அதுலயே கொஞ்சம் advanced ஆ என்ன பண்றாங்கன்னா name போட்டு குடுக்கறாங்களாம் pencil ல name மும் போட்டு pho~ கொடுக்கறாங்களாம்

இதுதான் நானும் கேட்டுட்டு இருக்கேன் இப்ப நம்ம இவரும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க சரி அண்ணாகிட்ட வேணா விசாரி நம்ம வேணா இங்க franchise எடுத்து வேணா பண்றதுன்னு try பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க

இது என்ன நம்ம wholesale ஆ பண்ணி marketing க்கு விற்கிற மாதிரி ஆமா ஆமா ஆனா ஒரு pencil rate கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு வையேன்

இருக்கும் அப்ப இப்ப normal pencil லே five rupees வந்துருச்சு இல்ல இது நான் ஒரு ten rupees அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ten rupees னா வாங்க மாட்டானுங்கல்ல அதிகமா pencil daily usage க்கு நாம ஆனா அது okay தான் நம்ம pencil wrapper இதுல செய்றோம்னா அது கொஞ்சம் என்னடாமா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 marketing நல்லா போச்சுன்னா இது வந்து நல்லா வெளியில தெரியும் ஆமா ஆமா ஆமா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 அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நம்மளும் பண்ணணும் அபி ஹம் ஹம்

இப்போ ஹம் okay

ஆஹ் இல்லை அதான் நம்ம college ல ஒவ்வொருத்தியும் college life ல எப்படி இருந்தாளோ அதுக்கு அப்படியே opposite அப்பிடியே dead opposite தான் இவ நித்யா, இந்துமதி எல்லாம் இருக்காளுக நித்யா, இந்து, கவி நம்ம கவி

ரொம்ப சந்தோஷம் நம்ம இதெல்லாம் யோசிக்கும் போதே ஒரு